okay ங்களா. இப்போ சொன்ன வரைக்கும் correct டா இருக்குங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் sweet items பாத்தீங்கன்னா gulab jamun னும் ice cream ம் okay ங்களா? okay okay. ஆ மொத்தம் பாத்தீங்கன்னா eight items இருக்கு okay ங்களா? ஆஹ் வேற ஏதும் menu ல add பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? okay mam okay சிறப்பா பண்ணிடலாம். கண்டிப்பா mam. எல்லாமே நாங்களே provide பண்ணிருவோம். எல்லாம். நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லிடீங்கன்னா எல்லாமே நாங்களே பாத்துப்போம் mam okay ங்களா. நீங்க எதுக்குமே கவலை பட வேண்டாம். நீங்க எங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கனா நாங்களே எங்க team members எல்லாம் பாத்துப்போம்.

okay. okay chicken gravy.

ம் rice and ரசம், உருள கிழங்கு பொரியல். ஆ. okay mam. gulab jamun, ice cream வேற ஏதும் sweet add பண்ணணுமா mam? ஜாங்கிரி something அந்தமாதிரி

ஓ ஆ yes mam. okay. okay. நீங்க நினைக்குறதிலேயும் தப்பு இல்ல okay. ஆனான் குழந்தைங்க நெறைய வர்றாங்க அப்பிடீங்குற பொது நெறைய food வந்து waste ஆகும். okay ங்களா. உங்களுக்கு சிரமம் இருக்க கூடாதுனுர நால தான் கேட்டேன். சரி okay. பெரியவங்களும் நெறைய பேர் சாப்பிடுவாங்க. நம்ம. எழுவது பேர் சொன்னிங்களா mam? ஆ. Okay mam. அதுக்காக தான் நான் இப்போ பேச வந்தேன். ஆ. எழுவது பேர் சொல்லி இருக்கீங்க. எழுவது பேர்னா எழுவது பேர்க்கும accurate ஆ இருக்குமா அப்படீங்குறது doubt தான். ஒன்னு ரெண்டு பேர் கூட வந்தாங்க அப்படினா அவங்களுக்கு பத்தாம போயிரும். so, நம்ம ஏன் ஒரு seventy five eightly members க்கு வந்து நம்ம

ஓ நீங்களே முடிவு பண்ணிடீங்களா okay mam. okay. okay. Correct டான விஷயம்தான் mam. okay okay. நீங்க நினைக்கிறதும் ~ correct தான் mam. First birthday ன்னு வேற சொல்றீங்க. so, birthday ல ஏதாது யாராச்சு ஏதாச்சும் ஒரு food சரி இல்ல அப்பிடின்னு சொல்லிட்டாங்கனா உங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப நாளைக்கி. so, அந்த மாறிலாம் எதுவும் வராம நாங்க பாத்துக்குறோம் mam. நீங்க ஒண்ணும் கவல படாதீங்க. ஆ. ஒரு நிமிஷம் mam. Calculate பண்ணி சொல்லலாமா? அப்பிடியே line ல இருங்க. ஆ. mam ஆஹ் veg, non-veg and service க்கு வேற ஆளு கேட்டறிந்திங்கல? so, இதுக்கு எல்லாம் சேத்தி பாத்தீங்கன்னா thirty thousand வந்து ஆவுது mam okay ங்களா. mam நாங்க ரொம்ப கம்மியா சொல்லிருக்கோம் mam.

mam மொதோ birthday வேற சொல்றீங்க இதுக்கு எல்லாமா யோசிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். quality யா வேற. சொல்லுங்க.

twenty five thousand அ extra five thousand தான mam ஆவுது? ஆ. five thousand க்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆ. mam நீங்க food items மட்டும் சொன்னிங் அப்படின்னா நீங்க கேக்குறதெல்லாம் okay தான். But பாத்திங்கனா நீங்க service பண்ணவும் ஆள் கேக்குறீங்க. so, அது இல்லாம நீங்க சொன்ன மாறி ஒரு சில items க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டிங்க. plate ல வந்து வாழ இலை serve பண்றது. இப்படிலாம் கேட்டிங்க. so, அதெல்லாம் calculate பாக்கும்போது. ஆ. இல்ல mam. Most of எடத்துல வந்து plastic paper வந்து போட்டு குடுத்துருவாங்க உங்களுக்கு okay ங்களா. butter paper போட்டு குடுத்திருவாங்க. But ஆனா, நீங்க வெளிய விசாரிச்சு பாருங்களேன் ஒரு வாழ இலை எவ்வளவு ஆகுதுன்னு அப்படின்கிறமாறி. So. கூட சொல்லுவாங்க. So, அதெல்லாம் calculate பண்ணிதான் சொல்றேன். நீங்க மத்த எடத்துல கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வெல சொல்லுவாங்க. ஆ. எனக்கு தெரிஞ்சு நீங்க இருக்குற sorroundings ல பாத்தீங்கன்னா forty five thousand வரைக்கும் வாங்குறாங்க okay ங்களா.

ஆ. so okay mam. அப்பண்ணா கண்டிப்பா அவங்க கிட்டேயும் இதே rate தான் சொல்லி இருப்போம். அவங்க எவ்வளவு members சொல்லி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இதே rate தான் சொல்லி இருப்போம். so, நீங்க பைசாவ பத்தி யோசிக்காதிங்க mam. உங்களுக்கு தேவை வந்து quality தான் okay ங்களா. ஆ. extra five thousand போட்றதுல உங்களுக்கு ஒன்னும் problem இல்லையே. quality தானே நமக்கு முக்கியம். அதில்லாம. mam ஆஹ் உங்களுக்கு quality யாவும் இருக்கும் quantity யாவும் இருக்கும். But ஆனா ஒரு extra five thousand மட்டும் தானே mam. அதுல ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆ. mam. First birthday னு வேற சொல்றீங்க. ஆ எதுக்கு ரொம்ப கஷ்டபடுறீங்க? சரி வாங்க நம்ம நேர்ல வாங்க நம்ம நேர்ல பாத்து பேசிக்குவோம். mam. அப்போ எங்க quality எவ்வளவு இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க mam. உங்க friend வந்து இவ்வளவு தூரம் refer பண்ணி சொல்லி இருக்காங்க. okay mam. நீங்க சொல்றதும் okay தான். But ஆனா quality இருக்குற எடத்துல ஆ கொஞ்ச rate கூட தானே mam இருக்கும். அதுவும் இல்லாம நாங்க சொல்றது வந்து high rate எல்லாம் இல்ல mam. ஒரு normal ஆன rate தான் சொல்றோம். ஆஹ் இல்ல நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. corona time ல வெளியவே போக முடியாது okay ங்களா. ~ வெளியே போயிட்டு ஆஹ் கஷ்டப்பட்டு எல்லாம் காய்கறி எல்லாம் பொருட்களும் மளிகை பொருட்களும் வாங்கிட்டு வரணும் சரீங்களா. அ நெறைய மளிகை பொருட்கள் வந்து கெடைக்குறது கூட கிடையாது mam. வேற catering service எல்லாம் மூடிட்டாங்க இப்போ okay ங்களா. இதனால இந்த ஒரு கட்டத்துலேயும் நாங்க வந்து best டா எங்க service கொடுக்குறோம். அப்ப எங்க quality எப்பிடி இருக்கும்னு நீங்கயோசிச்சு பாருங்க.

ஆஹ் Okay mam. ஆஹ் நம்ம twenty seven வச்சுக்குவோம் mam. உங்களுக்காக நான் பாத்து கொறச்சிருக்கேன். twenty seven thousand வச்சிப்போம். அதுக்கு மேலனா முடியாது mam. Sorry. okay ஆஹ் நீங்க வீட்ல சொல்லுங்க எங்களோட quality ய பத்தி சொல்லுங்க. உங்க friend கிட்டயும் வேணா, உங்க friend யும் வந்து பேச சொல்லுங்க உங்க வீட்ல. நாங்க வந்து எப்பிடி serve பண்ணுவோம் அப்பிடின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்பறோம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. Okay mam. okay. Thank you thank you.

Okay mam ஆஹ் இது இந்த நம்பருக்கு நான் whatsapp பண்ணட்டா mam? ஆ location நான் share பண்ணிர்றேன். okay mam. நீங்க ராஜன் catering service க்கு தொடர்பு கொண்டமைக்கு நன்றி mam. நன்றி mam. Thank you hello ஜாய்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 நல்லாருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லாருக்கேன் அப்புறம் எப்படி போகுது நல்லா போகுதுடி உன் life எப்படி போகுது ஹான் அது போகுது நம்மளுக்கு பொங்கல் வேற வருது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 கரும்பு எங்க இருந்து வருது கரும்பு எங்கிருந்து வரும் காட்டுல இருந்து வரும் காட்டுல இருந்தா வரும் கரும்பு வந்து விவசாயம் பண்றதுலருந்து வரும்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 பொங்கல் வந்து தமிழர்களோட திருநாள்டி இது எது இது யாரு எதெல்லாம் நினைவு கூறுவாங்க பொங்கல் வந்து, என்னது உழவர்களை நினைவு கூறுறது உழவர்கள் திருநாள்னு சொல்லுவாங்க correct உ தானே

உம்

முன்னாடிதான் விவசாயம் வந்து ரொம்ப இதுல இருந்து~ ஆனா இப்ப வந்து விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வருது பார்த்தியா நீ கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வருது கொஞ்சம் நிறையவே அழிஞ்சிட்டுதாண்டி வருது ரொம்ப அழிஞ்சிருச்சு விவசாயம் முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா நிறைய அதாவது எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் அவ்வளவு தூரம் வந்துட்டு முன்னாடி காலத்துல விவசாயம் இருந்துச்சு இப்போ எங்க பார்த்தாலும் இந்த காத்தாடியும் அஹ் என்ன சொல்ல tower ரும் அது இதுனு building உம் தான் இருக்கே தவிர விவசாய பூமிங்கிறது இப்ப இல்லவே இல்லை முன்னாடி காலத்துல வந்துட்டு நல்லா இது இப்~ இப்போ தஞ்~ தஞ்சை அப்படின்னு சொன்னோம்னாலே வந்துட்டு தஞ்சை வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு அடையாளம் அப்படிம்பாங்க ஏன்னா தஞ்சாவூர்ல வந்துட்டு நல்ல அதாவது நெல்லை பயி~ பயிரெல்லாம் நல்லா சாகுபடி பண்ணாங்க இப்போ அங்~ அதாவது காலம் காலமா வந்துட்டு எங்க வந்துட்டு விவசாயம் வந்து நல்லா தலைதூக்கி இருந்துச்சோ அங்கதான் இப்ப விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கே தவிர இப்ப இங்க நம்ம கன்னியாகுமரியிலலாம் பார்த்தேன்னா எவ்வளவு இடத்துல இப்ப building உ அது இதுன்னு வந்துருச்சு பார்த்தியா ஆமாடி நீ சொன்ன பார்த்தியா tower அப்படின்னு ஆமா இந்த tower னாலேயே உனக்கு தெரியுமா அந்த tower வந்தால் இப்ப 4G 5G அப்படின்னு வந்துட்டு இருக்கு இந்த tower னாலயே எவ்வளவு மரம் தென்னை மரங்கள் அழிஞ்சிட்டு வருது இப்ப எல்லாம் தென்னை மர~ நம்ம இடத்துலலாம் தென்னை மரங்கள் நிறைய இருக்கும் ஆனா தென்னை மரம் இருக்குது ஆனா எல்லாமே பட்டுப் போயிருச்சு அந்த level ல இருக்கு தென்னைமரம் அடுத்தது பறவைகள் இனங்கள் கூட இந்த network issue இந்த இது இந்த net connection இந்த லா~ 4G 5G அப்படிலாம் த~ வளர வளர வந்து என்னதுன்னா இந்த விவசாயமும் அழிஞ்சுட்டு வருது அதே அளவுல பறவைகள் இனமும் அழிஞ்சுட்டு வருது எல்லாமே இந்த நம்ம கு~ அதிகரிக்க அதிகரிக்க வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு நம்ம அழிவுக்கு நேராக சென்றிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியுது ஏ கண்டிப்பா அதுதான் உண்மை வந்~ அஹ் அதுதான் உண்மை என்னன்னா அஹ் முன்னாடி வந்துட்டு இந்த குருவி வகைகள் எல்லாம் இருக்கும்ல அந்த சிட்டுக்குருவி அஹ் இப்ப வந்துட்டு சிட்டுக்குருவி அப்படிங்கறததே காணல முன்னாடி காலையில ஆனாலே இந்த குருவி எங்க வீட்டுலலாம் முன்னாடி இந்த குருவி வந்து ஜன்னலைத் தட்டி தட்டி என்னை எழுப்பும் அதாவது வந்து கொத்திக்கிட்டு இருக்கும் பாத்துக்கோ ஆனா இப்பெல்லாம் இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கா அதாவது எப்பவாவது எங்க இருந்தாவது பறந்து வரும் அது இப்ப வந்துட்டு அதிசயமா இருக்கு முன்னாடி எவ்வளவு குருவிகள்லாம் இருந்துச்சு தெரியுமா ஆனா இப்ப அந்த என்ன கதிர்வீச்சு radiation வந்து ரொம்பன்னா ரொம்ப எங்க பார்த்தாலும் tower airtel 4G 5G ஆ sixG கூடிப் போனா எந்தெந்த G லாம் கொண்டு வைக்கிறாங்களோ தெரியலே

நீ ஒரு news channel ல பார்த்தியா கூட்~ ஏதோ ஒரு வெளிநாடுலன்னுதான் தோணுது கூட்டமா பறவை வந்து பறந்துச்சு போயிட்டே இருந்தது திடீர்ன்னு எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்து பாதியா வந்து இறந்து போயிட்டு இது வந்து என்னதுன்னா அந்த radiation கதிர்வீச்சுனாலதான் ஆச்சுன்னு news லயே சொன்னாங்க இந்த radi~

அந்~ அந்த radiation னாலேதான் அந்த அப்படியே அந்த பறவை எல்லாம் ரோட்ல அப்படியே விழுந்து விழுந்து கிடக்குது எல்லாம் செத்துப் போய் கிடக்குதுங்க

இன்னைக்கு வந்து அஹ் பறவைக்கு இன்னைக்கு வந்த நிலைமை வந்து நாளைக்கு அது நமக்கும் வரும் இன்னைக்கு அதுக்கு

இப்ப பார்த்தியா இப்ப எங்க பார்த்தாலும் cancer cancer cancer இதெல்லாம் எதனால இந்த கதிர்வீச்சுனாலதான் இதனாலதான் முன்னாடி வந்துட்டு அந்தந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு cancer வரும் அப்படிங்கறது சரி okay ஆனா இப்ப சின்ன

ஆமா என்னன்னா முன்னாடி வந்துட்டு முன்~ முன்னாடி காலங்கள்ல வந்துட்டு விவசாயம் வந்து நல்லா இருந்துச்சுடி விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி சொல்ல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 ஆமா விவசாயம் முன்னாடி எல்லாம் முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் வந்~ இந்த காளை மாடு இந்த காளை மாடு வச்சுதான் என்னது நிலத்தை எல்லாம் உழுவாங்க இப்ப வந்து என்னது அது மாறிட்டு வந்~ இப்ப எல்லாம் tractor காளை மாடெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது அதெல்லாம் போயிட்டு நெல் வகைகளையும் நிறைய நெல் வகைகள் எல்லாம் உண்டு ஆனா இப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்~ கொஞ்சம் நெல் வகையாதான் இருக்குது அதுவும் வந்து correct அ நல்ல healthy foods ஆ இருக்கும்னு எனக்கு தெரியலே அதுலயும் இப்ப வந்து என்னன்னா plastic அரிசியை வந்து பண்றாங்க உற்பத்தி பண்றாங்க விவசாயம் பண்ணாம அவங்களே plastic அரிசி எல்லாம் இப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க plastic அரிசி plastic முட்டை அப்படி இப்படின்னு அழிஞ்சுக்கிட்டே வருது நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறுதோ அந்த அளவுக்கு அழிவின் பாதையில போயிட்டு இருக்குது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 விவசாயம் வந்துட்டு அ~ அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாமலே போயிட்டு முன்னாடி வந்து விவசாயம் பண்றவங்கள நல்லதா நல்லதா மதிச்சாங்க இப்ப பார்த்தா நான் இப்போ நம்ம நம்மளே எடுத்துக்கோயேன் இப்ப நம்ம ஒரு mall க்கு போறோம் போனா அங்க ஒரு டிரஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு போட்டு எல்லாமே ஒன்பது ஒன்பதுல தான் முடிஞ்சுருக்கும் அப்படி போட்டுருந்தா ஒரு வார்த்தை பேசாம அவ்வளவு காசையும் குடுத்து அந்த dress ஆ நம்ம வாங்கிட்டு வருவோம்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 அந்த அளவுக்கு இப்ப நம்ம நாடு ஆயிட்டு ஏன்னா அவுங்~ அவு~ இப்போ இப்போ வந்துட்டு அந்த mall ல வந்து அவ்வளவு ரூபாய் கொடுத்தான்னா அவன் அடுத்தவனை வளர்த்து விடுறதுக்காக நம்ம இருந்து நம்ம காசை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த விவசாயிகளை நம்ம வளர்த்து விடுறோமா இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு அங்கே இருந்து அவ்வளவு சண்டை போடும் அந்த ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் நமக்கு என்ன கிடைக்குது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 எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டுவருவோம் ஆனா அதே இது இங்கே வாங்கமாட்டோம் என்னன்னா maal ல வந்து ஆயிரத்தி இவ்ளோ ரூபான்னு இருக்கும் சரியா ஒரு ஒரு packet அரிசி அதே இது வந்து இங்கேயும் நம்ம கடையிலே வந்து five hun~ ஐந்நூத்தி எவ்ளோ ரூபாய்ன்ட்டு இருந்தான்னா அதுக்கு நம்ம பேரம் பேசுவோம் ஆனா இதே இது mall ல போனா நம்ம பேசமாட்டோம் நம்ம வந்து என்னதுன்னா mall ல போனா வேற மாதிரி இருக்கும் இது சந்தை கடையில போனா வேற மாதிரி இருக்கும் அங்கேயே நம்ம வந்து என்னன்னா தரக்குறைவா பாக்குறோம் அவங்களை உம் ஆமா correct தான் இப்போ அஹ் விவசாயம் எல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இப்போ கரும்பு பொங்கல் வருது சரியா கரும்பு சாப்பிடுறோம் ஒருக்கா சுவைச்சிட்டு கீழே துப்புறதுக்குதான் நம்ம அவங்க வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதை அறுவடை பண்றாங்க அவங்களுக்கு நல்ல வெயில் அடிச்சாலும் அவங்களால இது பண்ண முடியாது நல்லா மழை பெய்ஞ்சாலும்

இப்ப வந்து காலநிலை மாற்றம் மாறி மாறி தானே வருது இப்ப வந்து கரெக்ட்டா கால நிலையே இல்லை தானே இப்போ என்னது சொல்லப்போனா ஒரே மாதிரி கால நிலையிலே இல்லை இல்லை மழை வர நேரத்திலே வெயில் வருது வெயில் வர நேரத்திலே மழை வருது

news எல்லாம் news ல எல்லாம் போடுவோம் பாத்தியா அந்த புயல் வந்துச்சு காத்து மழை நல்ல மழை அப்படின்னு போடும் போது எல்லாம் அந்த விவசாயிகள் எல்லாம் வந்துட்டு அந்த பயிர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுவாங்க பார்த்தியா நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தாதான் நமக்கு அதோட வலியும் வேதனையும் தெரியும்

இருந்தாலும் அதுக்கான காசு இப்ப வந்துட்டு அவங்க tractor முன்னாடி மாடு வச்சு உழுதாங்க correct தான் இப்போ tractor வச்சு உழுறாங்க இப்போ tractor வச்சு உழுதாலும் அவங்களுக்கு petrol, diesel க்கான விலையை பத்திய எல்லாமே எதுவுமே அவங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா அவங்க சா~ விளைவிக்கிறது மட்டும் எப்படி நமக்கு சாதகமா இருக்கணும்ன்னு நம்ம நினைக்க முடியும்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

ப~ பல நிறைய தானியங்கள் வகைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு முன்னாடிலாம் எவ்ளோ தானிய வகைகள் உண்டு தெரியுமா கல்யாண வீட்டு கல்~ ஒரு பொண்ணு கல்~ புகுந்த வீட்டுக்கு போறான்னா அந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவு தானியங்களும் வந்துதான் தானியங்களைதான் கொடுத்துவிடுவாங்க இப்பதான் கல்யாணம் ஆனா பொண்ணுங்களுக்கு என்னது நகை கொடுத்து விடுவாங்க அடுத்தது car அந்த மாதிரி எல்லாம் முன்னாடிலாம் தானிய வகைகள் அதுதான் கொடுத்துவிடுவாங்க மாடு அதெல்லாம்தான் பு~ புகுந்த வீட்டுக்கு போகும் போது அந்த பொண்ணு வந்து இதா கொண்டு போகும் இப்போ நம்ம விவசாயத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறோம் நம்ம அதுல ஒழுங்கா இருக்கோமா கிடையாது என்னன்னா அஹ் இப்ப வந்துட்டு யாரா இருந்தாலும் இப்ப நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி first பத்~ பன்னெண்டாம் class முடிச்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்துட்டு engineering படிக்கணும் doctor படிக்கணும் இப்படித்தான் நினைக்குறமே தவிர யாராவது agriculture படிக்கணும் விவசாயத்தைப் பத்தி படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லை ஏன்னா நம்மளே அதை மதிக்கலை அதுதான் உண்மை. விவசாயம்னா என்ன நம்ம விவசாயம் படிச்சாலும் நம்ம எங்க சேத்துல இறங்கி நம்மளை வேலை பார்க்க விட்டுருவாங்களோ ஐயோ வேர்வை சிந்தி உழைக்கணுமே அப்படின்னுலாம் நமக்கு நம்மளே நம்ம நினைச்சுக்கறோம்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 ஹான் வந்துட்டு பாரு இப்ப IT company ல தான் எனக்கு வேலை வேணும் இங்கதான் வேலை வேணும்னு எல்லாமே காசுக்காகவும் பணத்துக்காகவும் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைய மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்துட்டு இப்ப இந்த விவசாயம் இல்லை அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து சாப்பாடு வந்து இந்த IT company வந்து நமக்கு போடுமா போடாது விவசாயிதான் வந்து போடணும் நமக்கு சாப்பாடு நம்~ இப்ப நம்ம நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நமக்கு இப்ப இருக்கிறதுனால நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் நமக்கு யாரு சாப்பாடு குடுப்பா யாரு வந்து விவசாயம் இது பண்ணுவா வந்து தெரியுமா உனக்கு இடையில நம்ம இந்தியா வந்து பஞ்சத்துக்கு வர்றோம் இந்தியா வந்து சாப்பாடு இல்லாம அந்த பஞ்ச நிலைமைக்கு வர்றோன்னு இது USUSO ஐயா என்னது US ஆ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 யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க விவசாயம்னு ஒண்ணே அழிஞ்சாச்சு அதனால யாரும் இப்ப நீ சொன்னது correct ஆ என்னது விவசாயம் நம்மளே பண்ணலேன்னா எப்படி ஆகும் நம்ம முன்னோர்கள்தான் இப்ப கொஞ்ச பேருதான் விவசாயம்னு ஒண்ணு பண்றதே அவங்களும் போயிட்டாங்கன்னா வருங்காலத்தில எங்க விவசாயம் இருக்கும் எங்க உணவு இருக்கும்

கண்டிப்பா நமக்கு இனிமேல் வந்து சாப்பாடு இப்ப வந்து நம்ம எப்படி வந்துட்டு அஹ் dress லாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்து dress இந்த சாதனம் எல்லாத்தையும் வாங்குறோமோ அதே மாதிரி நாளைக்கு இந்த அரிசியை வந்து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

நீ நீ சொல்றேல்ல நீ வந்து இவ்ளோ சொல்றேல்ல நீ வந்து ration அரிசியை சாப்பிடுவியா அஹ் ration அரிசி நான் சாப்பிடமாட்டேன்னா அது என்னோட தப்பு கிடையாது என் வீட்ல உள்ளவங்களோட தப்பு first ஏ அவங்க எனக்கு ration அரிசி கொடுத்து வளர்த்திருந்தா

அஹ் அதுதான் நான் சொல்ல வாறேன் வீட்ல இருக்குறவங்க பிள்ளைங்களுக்கு என்னத்த ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாங்களோ அதுதான் அந்த பிள்ளைங்களும் வளரும்,

பிறவு வந்து எனக்கு இது பிடிக்காது, இது வேண்டாம், எனக்கு நல்லா இல்லை, இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறைதான் சொல்லுவாங்களே தவிர எல்லாத்தையும் தின்னமாட்டாங்க நம்ம நானே எடுத்துக்கோ நானே நிறைய இது அந்த பருப்பு அந்த மாதிரி பட்டதெல்லாம் சிலதெல்லாம் பிடிக்காது ஆனா என்னதுன்னா நம்ம என்னத்தை ஊட்~ இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிடணும் லேஸ் packet அது பிங்கோ இப்படிப்பட்ட அ இந்த waste ஆன plastic மாதிரிப்பட்ட item ங்களை சாப்பிடுறது இது தானிய வகைகளை சாப்பிட சொல்லி வீட்டுல வந்து பிள்ளைங்களுக்கு அறிவு சொல்லணும் அம்மாமாருங்க இது சாப்பிட்டா நல்லதும்மா இதைதான் சாப்பிடணும்

இப்போ விவசாயிகள் வந்துட்டு இந்த டெல்லில போயி எத்தனை ஒரு வருஷம் இரண்டு வருஷமா வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த news எல்லாம் நீ பார்த்தியா ஆமாம் பார்த்தேன் அவங்களுக்கு என்னத்த கிடைச்சுது ஒண்ணுமே கிடைக்கலை அவங்க சாப்பிடாம உண்ணாம இருந்து அதுதான் நம்மள்ல ஒரு ஆள் தான் அவங்க நமக்காகதான் நாளைக்கு நாம வந்துட்டு பஞ்சத்துல அடிபட்டுறக்கூடாது நாளைக்கு நம்ம வந்துட்டு வாழ்க்கைங்கிறது நம்ம உணவு முறைங்கிறது நமக்கு நாளைக்கு கேள்விக்குறி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகதான்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 நம்ம வந்து நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கோம் அஹ் நான் படிச்சேன்னா engineering படிச்சேன்னா engineering முடிச்சனா நான் IT company ல போய் வேலை பார்த்தேன்னா AC ல உட்கார்ந்து ஆன்னு வாயை பார்த்திட்டு இருந்து வேலை எல்லாம் பார்த்தேன்னா கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்தேன்னா இருந்தேன்னா அப்படி நம்ம இருக்கவே கூடாது நமக்கு இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன நம்மள மாதிரிபட்ட ஆட்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அஹ் அவங்க வந்து ஒரு வீடு கட்டி விடும் ஒரு கடை கட்டி விடும் அப்ப நமக்கு வந்துட்டு காசு வந்து நிறைய வரும் அஹ் நம்ம இதுல சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சம்பாத்தியத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்களே தவிர ஏன் அந்த கொஞ்சம் கொஞ்சம் போல இடம் இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் சா~ இந்த விவசாயம் பண்றதில்லை ஒரு தக்காளி ஒரு கத்தரிக்கா அப்படினு சின்னச் சின்ன விஷயங்களையாவது நம்ம வந்துட்டு இது பண்ணணும் அதாவது நம்ம அத்தியாவசிய தேவைக்குள்ளதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு விவசாயம் அதாவது அறுவடை பண்ணோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பண்றோம்னா இப்ப என் இடத்துல நான் பண்றேன்னா இதை பாத்துட்டு நாளைக்கு வந்து இன்னொருத்தன் வந்து பண்ணுவான் சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு இப்~ இப்படி இப்படி தான் வந்துட்டு விவசாயம் வந்து மேல வருமே தவிர நம்ம இப்படியே இருந்தோம்னா இப்படியே தான் இருந்துட்டு இருக்கணும்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 இல்ல வ~ அ~ வ~ actors வந்து எல்லாருமே வந்து மாடித்தோட்டம் வச்சு நிறைய இது பண்றாங்க எல்லார் வீட்டிலேயுமே எனக்கு தெரிஞ்சு

அவங்க எல்லாருமே வந்து மாடித் தோட்டம் வச்சு அவங்க வீட்டுல விளையிற காய்கறியை வச்சு இது பண்றாங்க நம்ம விவசாயத்துல இப்ப நீ சொல்~ விவசாயத்துல இப்ப வந்து எல்லாமே என்ன நம்ம பண்றாங்க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 பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு பண்ணி அந்த உணவையே வந்து கெடுக்கிறங்க முன்னாடி வந்து மண்புழுவைக்கூட இது பண்ணாங்க மண்புழு கூட விவசாயத்துக்கு பயன்படுத்து~ விவசாயிகளின் தோழன் அப்படீன்னு சொல்லுவாங்க மண்புழுவ அது வந்து என்னன்னா அது வந்து உள்ள போய் அப்படி நெளிஞ்சி நெளிஞ்சி நெளிஞ்சி கிண்டி கொடுக்கிறதுனால வந்துட்டு அதுவே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 நம்ம என்~ பண்ணோம் மண்புழு வந்து அதுக்கில்ல மண்புழு வந்து மண்ணை வந்து சுத்திகரிக்கும் அது வந்து மண்ணை வந்~ மண்ணுல ஒரு நச்சுத்தன்மையை எடுத்துட்டு அது வந்து மண்ணை வந்து விவசாயத்துக்கு வேண்டி நல்ல ஒரு நிலமா ஆக்கி குடிக்கிறதுதான் மண்புழுவோட மண் அந்த மண்புழு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உள்ள மண் வந்து சுத்தமான மண் அது வந்து manure அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அடுக்க மத்த country யை இது பண்ணும் போது நம்ம இந்தியா வந்துட்டு வந்துட்டு நல்லா செல்வ செழிப்பான நாடு எல்லாத்துலயுமே நீர் வளம் அஹ் மண் வளம் அஹ் இ~ இடம் எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்தியா வந்து நல்ல செல்வ செழிப்பா தான் இருக்கு இங்க வந்து எவ்ளோ தண்ணி ஓடுது எவ்ளோ கடலு எவ்ளோ இயற்கை எல்லாமே இருக்குது ஆனா வந்துட்டு

எட்டு வழிச்சாலை நான்கு வழிச்சாலை பத்து வழிச்சாலைன்னு ஒவ்வொரு இதா கொண்டு வர்றது அப்புறம் airport அப்படி துறைமுகம் அப்படின்னு நிறைய கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க ஆனா இப்படி எதுவுமே பண்ண கூடாது இப்படி பண்றதுனால இப்~ இப்ப அவங்க வந்துட்டு இந்த காசுக்காகவும் வருமானத்துக்காகவும் தான் இவ்~ இவ்ளோ தூரம் பண்றாங்க நாளைக்கு வந்துட்டு இவ்~ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிற காசு வந்து நாளைக்கு இது சாப்பாடுக்கும் குடுக்க வேண்டியதா இருக்கும் ஆமாடி கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா சாப்பாடுக்கு வேண்டி தான் போகுது பாதி வந்து சாப்பாட்டுக்கு வேண்டி போகுது ஆனா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 generation க்கு செலவு பண்றாங்க என்னது என் பொண்ணுக்கு இது சேர்த்~ நகை சேர்த்து வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களே தவிர விவசாயத்தை வந்து அதிகரிக்கணும் அந்த மாதிரி அவங்க think பண்றது இல்லை நம்ம சாப்பாடு வேணும்னா விவசாயமும் வேணும் நம்ம விவசாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் என்ன வந்து விவசாயத்தை கூட்டணும் இந்~ அதிகரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்றாங்க அப்படி நினைச்சாங்கன்னா நம்ம இந்தியா வந்து என்னைக்கோ நல்லா இருந்திருக்கும் உணவுலையும் வந்து தட்டுப்பாடும் வந்திருக்காது ஒண்ணுமே வந்திராது பஞ்சம்னு ஒண்ணு வந்திருக்கவே செய்யாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பஞ்சகாலம் நமக்கு வரும் ஆமா அதான் இனிமேலாவது நம்ம என்ன பண்ணனும்னா கொஞ்சமாவது விவசாயத்தை மதிச்சு இனிமேல் உள்ள கொஞ்ச கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாத்தணும். மாத்தி கொண்டு வந்து நம்மளும் கொஞ்சம் வந்து வீட்டிலேயே நம்ம விவசாயம் பண்ற மாதிரி இது பண்ணலாம் இனி உள்ள நாட்கள் வந்து நல்லாருக்கும் ஆமா நம்ம கையில இனி உள்ளதெல்லாம் நம்ம கையிலதான் இருக்குது சரிடி வைக்கேன் உம்

Hello இது ராகுல் தான். நீங்க யாரு? Hello mam நீங்க என்ன சொன்னிங்கனு கேக்கல. திரும்ப சொல்லுங்க. Okay mam. ஏன்னா எனக்கு. இந்த insurance அதாவது, இந்த health insurance அதெல்லாம் பத்தி, ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நான் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் இப்போ. and எனக்கு ஒரு நோய் நொடி ஒன்னும் இல்ல. அதனால எனக்கு இப்போதைக்கு இந்த insurance எல்லாம் தேவ படுமான்னு எனக்கு தெரியல.

ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே இல்லையே. எனக்கு insurance அத பத்தி எல்லாம் எனக்கு ஒரு idea கிடையாது. சேரி நீ explain பன்றேன்னு சொல்ற. சரி எவளோ நேரம் ஆகும் நீ explain பண்றதுக்கு?

சொல்லவே இல்ல நீங்க இன்னும். ~ அவன் சின்ன பய்யன் தான் ஒரு அஞ்சாங்கிளாஸ் தான் படிப்பான். Okay mam. ஆ நான் இந்த plan அ பத்தி யோசிக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் time இல்ல. கொஞ்சம். எனக்கு, எப்பிடி சொல்ல தெரியல. அதாவது, சேரி எனக்கு insurance போட வேண்டாம். எங்க,